ஹெல்லோ ரூபி
மீதான ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ரூபி என்றால் என்ன
அம்சங்கள் ரூபிகெம்ஸ் மற்றும் ரூபி க்கு உதவி நிறுவுதல் ரூபி கோடு ஐ இயக்குதல் கமெண்ட் செய்தல் பட்ஸ் மற்றும் பிரின்ட் க்கு இடையேயான வித்தியாசம்
இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1204 ரூபி 193 இந்த டுடோரியலை தொடர உங்களிடம் இணைய இணைப்பு இருக்க வேண்டும்
லினக்ஸ் ல் டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிடரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்
இப்போது ரூபி என்றால் என்ன என விளக்குகிறேன்
ரூபி என்பது ஒரு object ஓரியன்டட் இன்டர்பிரெட்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆகும்
இது டைனாமிக் ஒப்பன் சோர்ஸ் புரோகிராமிங் லாங்குவேஜ் ஆகும்
இயல்பாக படிக்கவும் எளிமையாக எழுதவும் ஏதுவான நேர்த்தியான சின்டாக்ஸ் ஐ இது கொண்டுள்ளது
இப்போது ரூபி ன் சில அம்சங்களை காண்போம்
ரூபி மிகவும் எளிமையானது
ரூபி ப்ரோக்ராம் எந்த இயங்குதளத்திலும் இயங்கும்
ஸ்மால்டால்க் பேசிக் அல்லது பைத்தோன் ல் உள்ளது போல ரூபி ன் Variableகளுக்கு டேட்டாடைப் இல்லை
இது தானியங்கி மெமரி மேனேஜ்மெண்ட் ஐ ஆதரிக்கிறது
ரூபி க்கு லாங்குவேஜ் பார்மேட் ஏதும் இல்லை
உங்களால் எந்த வரி அல்லது கோலம்ன் ல் இருந்தும் ப்ரோகிராமை எழுத ஆரம்பிக்க முடியும்
ரூபி இன்டர்நெட் மற்றும் intra நெட் applicationகளை உண்டாக்க பயன்படுகிறது
ரூபி ன் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று RubyGemsஆகும்
ரூபிகெம்ஸ் என்பது ரூபி புரோகிராமிங் லாங்குவேஜ் க்கான ஒரு பேக்கேஜ் மேனேஜர் ஆகும்
இது ரூபி ப்ரோகிராம்கள் மற்றும் libraryகளை விநியோகிக்க ஒரு நிலையான பார்மேட் ஐ தருகிறது
நீங்கள் உங்கள் சொந்த ஜெம்ஸ் ஐ உருவாக்கி வெளியிட முடியும் ரூபிகெம்ஸ் க்கான மேலும் விவரங்களும் பின்வரும் இணைப்பை காணவும்
மேலும் ரூபி க்கான உதவியை பெற காட்டப்படும் இணைப்புகளுக்கு செல்லவும்
உபுண்டு சாப்ட்வேர் சென்டர் ஐ பயன்படுத்தி ரூபி ஐ நிறுவலாம்
உபுண்டு சாப்ட்வேர் சென்டர் பற்றி மேலும அறிய எங்கள் இணையதளத்தில் உபுண்டு லினக்ஸ் டுடோரியல்களை காணவும்
ரூபி ஐ நிறுவுவதற்கான மற்ற வழிமுறைகளுக்கு காட்டப்படும் இணைப்புகளுக்கு செல்க
ரூபி கோடு ஐ 3 வழிகளில் இயக்கலாம் கமாண்ட் லைன் இன்டராக்டிவ் ரூபி ஒருfile ஆக
இயக்குவதற்கான ஒவ்வொரு வழிமுறையையும் காண்போம்
முதலில் எவ்வாறு ஹெல்லோ வர்ல்ட் கோடு ஐ கமாண்ட் லைன் மூலம் இயக்குவது என காண்போம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும்
திரையில் ஒரு டெர்மினல் விண்டோ தோன்றுகிறது
கமாண்ட் ஐ டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஹைபன் எ ஸ்பேஸ் ஒற்றை மேற்கோள்களில் பட்ஸ் ஸ்பேஸ் பின் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ வர்ல்ட் எண்டரை அழுத்துக ஹெல்லோ வர்ல்ட் என வெளியீட்டை பெறுகிறோம் பட்ஸ் கமாண்ட் டெர்மினலில் வெளியீட்டை அச்சடிக்க பயன்படுகிறது ஹைபன் எ பிளாக் ஒற்றை வரி கோடு ஐ மட்டும் இயக்க அனுமதிக்கிறது
பலவரி commandகளை இயக்க பல ஹைபன் எ flagகள் பயன்படுத்தப்படலாம்
இதை முயற்சிக்கலாம் இப்போது முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை அழுத்துக டைப் செய்க ஸ்பேஸ் ஹைபன் எ ஸ்பேஸ் ஒற்றை மேற்கோள்களில் பட்ஸ் ஸ்பேஸ் 12 எண்டரை அழுத்துக ஹெல்லோ வர்ல்ட் மற்றும் 3 ஐ வெளியீடாக பெறுகிறோம் நம் ஸ்லைடு க்கு வருவோம் இப்போது இன்டராக்டிவ் ரூபி பற்றி அறிவோம் இன்டராக்டிவ் ரூபி உடனடி பதிலுடன் ரூபி commandகளின் இயக்கத்தை அனுமதிக்கிறது
ரூபி statementகளை இயக்கி வெளியீடு மற்றும் திருப்பப்படும் மதிப்புகளை ஆய்வுசெய்க
ரூபி ன் பழைய பதிப்பிற்கு ஐஆர்பி ஐ தனியாக நிறுவவும்
இப்போது ரூபி கோடு ஐ ஐஆர்பி மூலம் இயக்கலாம்
டெர்மினலுக்கு செல்க இன்டராக்டிவ் ரூபி ஐ துவக்க ஐஆர்பி என டைப் செய்து எண்டரை அழுத்துக டைப் செய்க பட்ஸ் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ வர்ல்ட் பின் எண்டரை அழுத்துக ஹெல்லோ வர்ல்ட் என வெளியீடை பெறுகிறோம் நில் என திருப்பப்படும் மதிப்பையும் பெறுகிறோம் ஐஆர்பி லிருந்து வெளியேற டைப் செய்கexit பின் எண்டரை அழுத்துக ஒரு பைல் ல் இருந்தும் ரூபி ப்ரோகிராமை இயக்க முடியும்
கோடு ஐ எழுத உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் பயன்படுத்தலாம்
நான் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்துகிறேன்
கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு வருகிறேன் இப்போது டைப் செய்க பட்ஸ் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ வர்ல்ட் இப்போது பலவரி அல்லது ஒரு தொகுதி commentகளை எவ்வாறு சேர்ப்பது என கற்போம்
பட்ஸ் கமாண்ட் க்கு முன் டைப் செய்க எக்குவல் டோ பெகின் பின் எண்டரை அழுத்துக எக்குவல் டோ பெகின்
கமெண்ட் ஐ ஆரம்பிக்க பயன்படுகிறது
நீங்கள் சேர்க்க விரும்பும் commentகளை டைப் செய்க
நான் மை பிர்ஸ்ட் ரூபி புரோகிராம் என டைப் செய்கிறேன் எண்டரை அழுத்துக பின் திஸ் கோடு வில் பிரின்ட் ஹெல்லோவொர்ல்ட் என டைப் செய்து எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க எக்குவல் டோ எண்ட் எக்குவல் டோ எண்ட்
பலவரி commentகளை முடிக்க பயன்படுகிறது Commentகள் ப்ரோகிராமின் போக்கை அறிந்துகொள்ள உதவுகின்றன
ஆவணமாக்கலுக்கு இது பயன்படுகிறது
சேவ் பட்டனை க்ளிக் செய்வதன் மூலம் இப்போது இந்த பைல் ஐ சேமிப்போம்
அடிக்கடி பைல் ஐ சேமிப்பது ஒரு நல்ல பழக்கம்
திரையில் சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பைல் ஐ சேமிக்க விரும்பும் இடத்திற்கு செல்க
டெஸ்க்டாப் ல் ரூபிபுரோகிராம் என ஒரு போல்டர் ஐ உருவாக்குகிறேன்
இந்த போல்டர் னுள் பைல் ஐ சேமிப்போம்
நேம் உரைப்பெட்டியில் சேர்க்க விரும்பும் பெயரை டைப் செய்க
நான் helloஆர்பி என டைப் செய்கிறேன் ரூபி பைல் க்கு டாட் ஆர்பி நீட்சி கொடுக்கப்படுகிறது பின் பைல் ஐ சேமிக்க சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
எனவே இப்போது பைல் சேமிக்ப்பட்டது
இந்த கோடு ஐ இயக்க டெர்மினலுக்கு செல்க முதலில் டெர்மினலை சுத்தம் செய்வோம் உங்கள் ரூபி பைல் உள்ள டைரக்டரி ல் தான் நீங்கள் உள்ளீர்களா என உறுதிசெய்க
ஹோம் டைரக்டரி ல் நாம் உள்ளோம் என்பதை நினைவுகொள்க
நாம் துணைdirectory ரூபிபுரோகிராம் க்கு செல்ல வேண்டும்
அதற்கு டைப் செய்க சிடி ஸ்பேஸ் desktopரூபிபுரோகிராம் பின் எண்டரை அழுத்துக பைல் ஐ இயக்குவோம்
டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் ஹெல்லோ டாட் ஆர்பி பின் எண்டரை அழுத்துக ஹெல்லோவொர்ல்ட் என வெளியீடை பெறுகிறோம் இப்போது பட்ஸ் மற்றும் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் க்கு இடையேயான வித்தியாசத்தைக் காட்டுகிறேன்
ஐஆர்பி ஐ பயன்படுத்தி இதை முயற்சிக்கிறேன் அதற்கு முன் ஹோம் டைரக்டரி க்கு திரும்ப செல்ல வேண்டும்
அதற்கு டைப் செய்க சிடி பின் எண்டரை அழுத்துக இப்போது இன்டராக்டிவ் ரூபி ஐ துவக்க ஐஆர்பி என டைப் செய்து எண்டரை அழுத்துக டைப் செய்க பட்ஸ் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ காமா இரட்டை மேற்கோள்களில் வர்ல்ட் இங்கே இரு பட்ஸ் commandகளை ஒன்றாக இணைக்க காமா பயன்படுகிறது
இப்போது எண்டரை அழுத்துக ஹெல்லோ வர்ல்ட் என்ற வெளியீட்டை வெவ்வேறு வரிகளில் பெறுகிறோம்
இப்போது பிரின்ட் உடன் அதை திரும்ப முயற்சிப்போம் முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை அழுத்துக பட்ஸ் ஐ பிரின்ட் என மாற்றி எண்டரை அழுத்துக ஹெல்லோ வர்ல்ட் என்ற வெளியீடை ஒரே வரியில் பெறுகிறோம்
கீவர்ட் பட்ஸ் ஆனது வெளியீட்டின் கடைசியில் ஒரு புதுவரியை சேர்க்கிறது
கீவர்ட் பிரின்ட் அதை சேர்க்கவில்லை
கீவர்ட் பிரின்ட் ஆனது நாம் கொடுத்ததை மட்டுமே வெளியீடாக தருகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு மீண்டும் வருவோம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது ரூபி நிறுவுதல் ரூபி கோடு ஐ இயக்குதல் begin மற்றும் end ஐ பயன்படுத்தி பலவரி கமெண்ட் ஐ சேர்த்தல் பட்ஸ் மற்றும் பிரின்ட் க்கு இடையேயான வித்தியாசம்
பயிற்சியாக உங்கள் பெயர் மற்றும் வயதை அச்சடிக்க ஒரு ப்ரோகிராம் எழுதுக இந்த டுடோரியலில் பலவரி கமெண்ட் ஐ பயன்படுத்தினோம் ஒற்றை வரி கமெண்ட் ஐ கொடுக்க முயற்சிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்